இந்த பூவோட கலர்லாம் வந்து ரோஸ் கலரு வொய்ட் கலர்ல இருக்குது.

இங்க ஒருத்தர் கலர் கலர் டி_ஷர்ட் போட்டு ஜிம் ஒர்க்அவுட் பண்ணிட்டுருக்காரு.

அதுக்கு கீழ மாப் குச்சியும் குச்சி மாதிரி எல்லாம் விளக்குமாறு இதுஎல்லாம் தொங்க விட்டுருக்காங்க.

இப்ப மிஷினுக்கு மேல ஒரு சின்ன பாக்ஸ்சாட்டோ ரெண்டு ப்ளூ கலர்ல குடுத்துருக்காங்க.

இங்க ஆரஞ்சு கலர் டி_ஷர்ட் போட்டு ஒருத்தர் நடந்து போறமாரி இருக்குது. அங்க எல்லோ கலர் டி_ஷர்ட் போட்டு ஒருத்தர் நின்னுட்டுருக்காரு.

இது கண்ணாடி டேபிள் போட்டு எதுனா வெச்சுருக்கறாங்க.

இங்கன இரும்பு பைப்பு அப்றோ இரும்பு கம்பியெல்லா லைனா அடுக்கி வெச்சிருக்காங்க.

நெறைய தகரம் கம்பி செட் எல்லாம் நெறைய அடுக்கி வெச்சிருக்காங்க.

அதுக்கு வந்து விண்டோலாம் க்ளோஸ் பண்ணி இருக்குது.

இங்க ஒரு கிரைன் வண்டி வந்து அந்த மரக்கட்ட எல்லாம் தூக்கி இந்தப் பக்கம் வெச்சிட்டுருக்காங்க.

இங்க ஒருத்தர் நடந்து வர மாதிரி லுங்கி கட்டிட்டு ஒருத்தர் நடந்து வராரு.

இங்க ஃபால்ஸ்ல தண்ணி எல்லா கீழ கொட்டிட்டிருக்குது.

தகரம்லாம் சின்ன சின்னதா கட் பண்ணி போடுவச்சிருக்காங்க வெட்டி வெச்சிருக்காங்க.

மேல லைட்டெல்லா எரியிது ஃபேன்லா தொங்கவுட்டுருக்காங்க.

இங்க ஒக்கார மாரியே ரோஸ் கலரு கிரீன் கலரு ப்ளூ கலர்ல நெறைய சேர் இது மாதிரி போட்டிருக்காங்க ரவுண்ட் ரவுண்டா .

பின்னாடி வந்து ஒருத்தரு கேப் போட்டு ஒருத்தர் நின்னு பாத்துட்டுருக்காரு.

இங்க வெளிய ரெட் கலர்ல இந்தியா போஸ்ட்ன்னு ஒரு போர்டு ஒன்னு இருக்குது.

இங்க வந்து நெருப்பு மாரி என்னமோ ரெட் கலர்ல எரியுது மேல எல்லா பொக எல்லா போயிட்டிருக்குது.

சைடு ல சேரெ ல்லா மர சேரெ ல்லா குடுத்துருக்கறாங்க.

சைடுல ரெண்டு கூட மாரி ஒரு ரெண்டு மூணு கூட வெச்சுருக்கறாங்க.

இங்க முன்னாடி எல்லா ஸ்டேஜ் போட்ருக்காங்க.

அந்த ஸ்டேஜ்க்கு முன்னாடி லைட் எல்லா எரியுது கலர் கலர் லைட்டு .